ரைட்டர் இல் அச்சடித்தல் மற்றும் ஆவணங்களை காணல் குறித்த டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் கற்கபோவது ஆவணங்களை காணல்
ஆவணங்களை அச்சடித்தல்
இங்கு பயனாவது gnuலினக்ஸ் மற்றும் லீப்ரே ஆஃபிஸ் சூட் பதிப்பு 334 லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் இல் பல்வித காணல் தேர்வுகளை கற்பதுடன் டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கலாம்
ரைட்டர் இல் அடிப்படையாக காணும் விதம் இரண்டு
பிரின்ட் லேயூட் மற்றும்Web லேயூட்
பிரின்ட் லேயூட் ஆவணம் அச்சடிக்கப்படும் போது எப்படி இருக்கும் என காட்டுகிறது
வெப் லேயூட் ஆவணம் வலை உலாவியில் காணும் போது எப்படி இருக்கும் என காட்டுகிறது
எச்டிஎம்எல் ஆவணங்களை தயாரிக்கும் போது இது மிகவும் பயனாகிறது
திருத்தங்கள் செய்ய முழுத்திரை பாங்கில் ஆவணத்தை காணவும் இது வசதியாக இருக்கிறது
பிரின்ட் லேயூட் ஐ அணுக வியூ ல் சொடுக்கி பின் பிரின்ட் லேயூட் மீது சொடுக்கவும்
வெப் லேயூட் ஐ அணுக வியூ ல் சொடுக்கி பின் வெப் லேயூட் மீது சொடுக்கவும்
இந்த தேர்வுகள் மட்டுமில்லாது நாம் ஆவணத்தை முழுத்திரை பாங்கிலும் காணலாம்
மேனு பார் இல் வியூ மீது சொடுக்கி பின் புல் ஸ்க்ரீன் மீது சொடுக்கவும்
இந்த முழுத்திரை பாங்கு ஆவணங்களை திருத்தவும் புரொஜெக்டர் மூலம் அவற்றை காண்பிக்கவும் பயனாகும்
முழுத்திரை பாங்கில் இருந்து வெளியேற எஸ்கேப் விசையை தட்டவும்
ஆவணம் முழுத்திரை பாங்கில் இருந்து வெளியேறுவதை காணலாம்
வியூ மேனு வில் பிரின்ட் லேயூட் தேர்வு மீது சொடுக்கலாம்
மேலே போகுமுன் இன்சர்ட் ஜிடிஜிடி மேனுவல் பிரேக் மூலம் ஒரு புதிய பக்கத்தை ஆவணத்தில் உள்நுழைக்கலாம்
பேஜ் பிரேக் தேர்வை தேர்ந்தெடுத்து சொடுக்கவும்
ஒக் ஐ சொடுக்கவும்
இன்னொரு டியூட்டோரியல் இல் இது குறித்து மேலும் காணலாம்
ஆவணத்தை காண இன்னொரு தேர்வு ஜூம் எனப்படும்
மேனு பார் இல் வியூ மீது சொடுக்கி பின் ஜூம் மீது சொடுக்கவும்
ஜூம் ஆண்ட் வியூ லேயூட் உரையாடல் பெட்டி நம் முன்னே தோன்றுகிறது
ஜூம் பாக்டர் மற்றும் வியூ லேயூட் என்ற தலைப்புகள் உள்ளன
ஜூம் பாக்டர் நடப்பு ஆவணத்தின் அணுகல் அளவை கட்டுப்படுத்துகிறது
இது அடுத்து திறக்கும் அதே வகையான எல்லா ஆவணங்களுக்கும் கூட நடைமுறையாகும்
இதில் உள்ள பல நல்ல தேர்வுகளை ஒவ்வொன்றாக காணலாம்
ஆப்டிமல் optionஐ சொடுக்க ஆவணத்தின் சீரான காட்சி கிடைக்கிறது
பிட் விட்த் ஆண்ட் ஹெய்ட் ஆவணத்தை கணினித் திரையின் முழு நீள அகலத்தையும் பயன்படுத்தி காட்டுகிறது
ஆகவே இது ஒரு சமயத்தில் ஒரு பக்கத்தை காட்டுகிறது
இது ஒரு ஆவணத்தின் பல பக்கங்களை ஒரே நேரத்தில் கண்டு திருத்துவதை எளிதாக்குகிறது
அடுத்த தேர்வான பிட் டோ விட்த் ஆவணத்தை திரையின் முழு அகலத்தில் காட்டுகிறது
100 வியூ
பக்கத்தை அதன் முழு அளவில் காட்டுகிறது
அடுத்து கிடைக்கும் முக்கியமான தேர்வு வேரியபிள்
வேரியபிள் புலத்தில் ஆவணத்தை காட்ட விரும்பும் ஜூம் அளவை உள்ளிடலாம்
உதாரணமாக 75 என வேரியபிள் புலத்தில் இட்டு ஒக் ஐ சொடுக்கலாம்
இது போல ஆவணங்களை காணவோ திருத்தவோ தோதான அளவுக்கு ஜூம் அளவை மாற்றிக்கொள்ளலாம்
உரையாடல் பெட்டியில் காணும் இன்னொரு அம்சம் வியூ லேயூட் வியூ லேயூட் உரை ஆவணங்களுக்கு மட்டுமே
இது ஜூம் அளவை குறைக்கும்
இது பலவித அமைப்புகளில் ஆவண தோன்றத்தை அறிய பயனாகிறது
இதில் ஆட்டோமேட்டிக் மற்றும் சிங்கில் பேஜ் தேர்வுகள் உள்ளன
இதனால் பக்கங்களை ஒன்றன் பக்கத்தில் ஒன்றாகவோ அல்லது ஒன்றன் கீழ் ஒன்றாகவோ காணவும் இயலும்
உதாரணமாக ஜூம் பாக்டர் ல் பிட் விட்த் ஆண்ட் ஹெய்ட் ஐ தேர்ந்து
வியூ லேயூட் ல் சிங்கில் பேஜ் ஐ சொடுக்கி ஒக் ஐ சொடுக்க பக்கங்கள் ஒன்றன் கீழ் ஒன்றாக காண்கின்றன
ஆட்டோமேட்டிக் மீது சொடுக்கி ஒக் ஐ சொடுக்கவும்
பக்கங்கள் ஒன்றன் பக்கத்தில் ஒன்றாக காண்கின்றன
ரைட்டர் ஸ்டேட்டஸ் பார் இல் உள்ள மூன்று கட்டுப்படுத்திகளும் கூட ஜூம் மற்றும் காணல் அமைப்பை மாற்றுகிறது
காணல் அமைப்பு சின்னங்கள் பின் வருமாறு ஒரே பத்தி பாங்கு காணல் பாங்கு பக்கங்கள் ஒன்றன் பக்கத்தில் ஒன்றாக புத்தகப் பாங்கு திறந்த புத்தகம் போல இரண்டு பக்கங்கள் ஜூம் ஸ்லைடர் ஐ வலது பக்கம் இழுக்க ஒரு பக்கத்தில் ஜூம் செய்கிறோம்
இடது பக்கம் இழுக்க அதிக பக்கங்களை பார்க்கிறோம்
ரைட்டர் இல் அச்சடித்தல் ஐ கற்கும் முன் பேஜ் பிரிவ்யூ பற்றி தெரிந்து கொள்ளலாம்
பைல் பின் பேஜ் பிரிவ்யூ மீது சொடுக்கவும்
நடப்பு ஆவணம் பேஜ் பிரிவ்யூ பாங்கில் காணும் போது பேஜ் பிரிவ்யூ பார் தெரிகிறது
இது அடிப்படையில் ஆவணத்தை அச்சடித்தால் எப்படி இருக்கும் என்று காட்டுகிறது
resumeஒட்ட் பைல் ஐ அச்சடித்தால் எப்படி இருக்கும் என்று காணலாம்
பக்க முன்னோட்ட டூல் பார் இல் பல தேர்வுகள் இருக்கின்றன
ஜூம் இன் ஜூம் ஆட் நெக்ஸ்ட் பேஜ் பிரிவியஸ் பேஜ் மற்றும் பிரின்ட் ஆகியன அவை
ரைட்டர் இல் ஆவணங்களை எப்படி காண்பதென்றும் பேஜ் பிரிவ்யூ ஐயும் அறிந்த பின் ரைட்டர் இல் பிரின்டர் எப்படி வேலை செய்கிறது என காணலாம்
பிரின்டர் என்பது சுருங்கச்சொல்ல ஆவணத்தை அச்சடிக்க உதவும் கருவி
இப்போது பிரின்ட் ஐ அணுக பலவித தேர்வுகளை காணலாம்
டூல்ஸ் gt ஆப்ஷன்ஸ் மீது சொடுக்கவும்
லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் பக்கக்திலுள்ள அம்புக்குறியை சொடுக்கி பிரின்ட் ஐ சொடுக்கவும்
ஒரு உரையாடல் பெட்டி திரையில் தெரிகிறது
தேர்ந்தெடுக்க பல தேர்வுகள் உள்ளன
முன்னிருப்பை அப்படியே வைத்துக்கொண்டு ஒக் ஐ சொடுக்குவோம்
முழு ஆவணத்தை நேரடியாக அச்சடிக்க டூல் பார் இல் பிரின்ட் பைல் டைரக்ட்லி சின்னத்தின் மீது சொடுக்கவும்
இதுவே விரைவு அச்சடித்தல்
அச்சடித்தலில் அதிக கட்டுப்பாடு வேண்டுமானால் பிரின்ட் க்குப்போய் முன்னிருப்பு அமைப்புகளை திருத்த வேண்டும்
மேனு பார் இல் பைல் இல் சொடுக்கி பிரின்ட் இல் சொடுக்கவும்
பிரின்ட் உரையாடல் பெட்டி திரையில் தோன்றுகிறது
ஜெனரல் Tab இல் ஜெனரிக் பிரின்டர் என தேர்வு செய்வோம்
ஆல் பேஜஸ் தேர்வு ஆவணத்தின் எல்லா பக்கங்களையும் அச்சடிக்க
சில தொடர் பக்கங்களை மட்டும் அச்சடிக்க பேஜஸ் தேர்வில் சொடுக்கி வரும் புலத்தில் பக்க எண் வீச்சை தரவும்
எ கா 1 3 என இங்கு எழுதலாம்
இது ஆவணத்தின் முதல் மூன்று பக்கங்களை மட்டுமே அச்சடிக்கும்
ஆவணத்தின் பல பிரதிகளை அச்சடிக்க வேண்டுமானால் நம்பர் ஒஃப் காப்பீஸ் புலத்தில் எத்தனை என உள்ளிடுக
2 என உள்ளிடுவோம்
உரையாடல் பெட்டியில் ஆப்ஷன்ஸ் tab ஐ சொடுக்குவோம்
ஒரு தேர்வு பட்டியல் திரையில் தெரிகிறது
இதிலிருந்து ஆவணத்தை தேர்ந்தெடுத்து அச்சடிக்கலாம்
பிரின்ட் இன் ரிவர்ஸ் பேஜ் ஆர்டர் என்று ஒரு செக் பாக்ஸ் தெரிகிறது
இந்த தேர்வு பெரிய ஆவணங்களை அச்சடிக்கையில் திரட்ட பயனாகிறது
அதன் எதிரில் உள்ள பெட்டியில் குறியிடுவோம்
பிடிஎஃப் ஆவணத்தையும் அச்சடிக்கலாம்
டாட் ஒட்ட் ஆவணத்தை டாட் பிடிஎஃப் பைல் ஆக மாற்றுவது குறித்து ஏற்கெனெவே கண்டுள்ளோம்
பிடிஎஃப் பைல் ஐ ஏற்கெனவே டெஸ்க்டாப் இல் சேமித்து உள்ளதால் அதன் மீது இரு முறை சொடுக்கி திறக்கலாம்
பைல் ல் சொடுக்கி பின் பிரின்ட் ல் சொடுக்கலாம்
முன்னிருப்பு அமைப்பை அப்படியே வைத்துக்கொண்டு பிரின்ட் பிரிவ்யூ இல் சொடுக்குவோம்
திரையில் அதன் முன்னோட்டத்தை காணலாம்
அச்சடிக்க முன்னோட்ட பக்கத்தில் பிரின்ட் திஸ் டாக்குமென்ட் சின்னத்தில் சொடுக்குக
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது
சுருங்கச்சொல்ல நாம் கற்றது ஆவணங்களை காண்பது ஆவணங்களை அச்சடித்தல்
முழுமையான பயிற்சி திஸ் இஸ் லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் என ரைட்டர் இல் உரை எழுதவும்
புல் ஸ்க்ரீன் தேர்வை பயன்படுத்தி முழுத்திரையில் ஆவணத்தை காண்க
ஜூம் ஐ பயன்படுத்தி ஆப்டிமல் மற்றும் வேரியபிள் பாங்கில் ஆவணம் எப்படி தெரிகிறது என காணவும்
வேரியபிள் மதிப்பை 50 என அமைத்து ஆவணத்தை காணவும்
பேஜ் பிரிவ்யூ ஐ காணவும்
ஆவணத்தின் இரண்டு பிரதிகளை பக்கத்தில் விளிம்புகளுடன் அச்சடிக்கவும்
இந்த இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருக்கமாக சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் களை பயன்படுத்தி நாங்கள் செய்முறை வகுப்புகள் நடத்துகிறோம்
இணையவழி பரீட்சையில் தேர்பவர்களுக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறோம் மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contactspoken tutorialorg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
மேற்கொண்டு விவரங்களுக்கு spoken tutorialorgnmeict இன்ட்ரோ தமிழாக்கம் கடலூர் திவா
நன்றி